அஅஅ குருவி கூடெல்லா அங்க மேல தூக்கி போட்டுருக்காங்க.

அதுக்கு அடுத்து வந்து ஆ ரெண்டு சேர் போட்ருக்கு ஒரு டேபிள்ருக்கு அடுத்து இந்த ஊத்து ஊதிவி மாரி உள்ள கொழல் இருக்குது.

செவர்ல வந்து சொவப்பு வெள்ளையு பெயிண்ட் அடிச்சிற்கு நடுவுல சிவா சிவான்னு போட்டிற்குது.

ஆ கிட்ட ஒரு பஸ் நிக்குது சிவப்பூ வெள்ளையுமான ஒரு பஸ்ஸு .

இது ஒரு வண்டி வாங்கிய கடை இந்த கடைல வந்துட்டு ஒரு நீல கலர் ஸ்கூட்டர் வந்து பெறக்க நிக்குது.

ஒரு ஆளு பைக்ல ஏற போறாரு ஒரு ஆளு வந்து பைக்ல இருக்காரு ஒரு குழந்தை வந்து கிட்ட நிக்குது.

ஆ இங்கரு கண்ணாடி பெட்டி இருக்கு அந்த கண்ணாடி பெட்டிகுள்ள ஏசப்பா எறந்துகிடக்குது மாதிரி ஒரு உறுவோ இருக்கு.

அந்த பஸ்ல வந்து ரெண்டு சைடும் ஒரு இது தொங்கிட்டுருக்குது.

நேரையே ஒரு மூணு மாடி கட்டடொ இருக்கு சைடுல நீல கலர் பெயிண்ட் அடிச்ச ஒரு கட்டடமு இருக்கு.

இந்த மேடை ஃபுல்லா பூவுனால அலங்காரம் பண்ணி இருக்கு மாப்பிள்ளைக்கு இருக்கிறதுக்கு ஒரு சேர் போட்டிருக்கு.

கீழ வந்து ஈகிள்ன்னு போட்ருக்கு ஈகிள் சம்பந்தப்பட்ட பட்டாசன் பட்டாச இருக்குது.

மூணு கடை ஷட்டர் தொறந்து வச்சிருக்கு ஃபுல்லா நிறைய பட்டாஸ் இருக்கு.

இதுல அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு ஆள் நின்னுட்டு இருக்காரு வெளியில படிக்கு மேல ஏட்டியாக்கு இந்த ஹோட்டலுக்கு யாரி போகணும்.